ரூபி ல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது கிளாஸ் கள் ஆப்ஜெக்ட் களை உருவாக்குதல் methodகளை டிஃபைன் செய்வதற்கான பல்வேறு வழிகள்
இங்கே பயன்படுத்துவது உபுண்டு 1204 ரூபி 193
இதை தொடர லினக்ஸ் commandகள் டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிடர் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும் ஏற்கனவே டிடிடி டைரக்டரி ஐ உருவாக்கியுள்ளதை நினைவுகொள்க
அந்த டைரக்டரி க்கு செல்க பின் ரூபி ஹைபன் டியூட்டோரியல் பின் கிளாஸ் டைரக்டரி
ரூபி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்
ரூபி ல் உள்ள அனைத்தும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரிங் அல்லது எண் மதிப்பு வரை அனைத்தும்
கிளாஸ் என்பது சம்பந்தபட்ட டேட்டா மற்றும் பங்ஷன் களின் ஒரு தொகுப்பாகும் இது தகவலை ஒழுங்காக வைக்க உதவலாம்
ஆப்ஜெக்ட் என்பது ஒரு கிளாஸ் ன் இன்ஸ்டான்ஷியேஷன் கீவர்ட் கிளாஸ் உடன் கிளாஸ் டெஃபினிஷன் தொடங்குகிறது அதை தொடர்ந்து கிளாஸ் ன் பெயர் வருகிறது ஒரு எண்ட் உடன் மூடப்படுகிறது கிளாஸ் க்கான ஒரு உதாரணத்தை காண்போம் கிளாஸ் புரொடக்ட் ரூபி கோடு எண்ட் கிளாஸ் ன் பெயர் ஒரு கேப்பிட்டல் லெட்டர் உடன் ஆரம்பிக்க வேண்டும்
அதிக வார்த்தைகள் இருந்தால் அவற்றின் ஆரம்பம் கேப்பிட்டல் லெட்டர் ல் இருக்க வேண்டும்
உதாரணமாக யூசரின்பார்மேஷன் புரொடக்டின்பார்மேஷன் பின்வருவனவற்றில் அண்டர்ஸ்கோர் வார்த்தைகளை பிரிக்கிறது யூசர் அண்டர்ஸ்கோர் இன்பார்மேஷன் புரொடக்ட் அண்டர்ஸ்கோர் இன்பார்மேஷன் ஒரு புதிய கெடிட் பைல் ஐ உருவாக்கவும்
அதற்கு class definitionrb என பெயரிடுக கிளாஸ் களை செயல்படுத்துவதற்கான ஒரு உதாரணத்தை நான் கொண்டுள்ளேன் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இதில் ஆர்டர் எனும் கிளாஸ் ஐ டிஃபைன் செய்துள்ளேன்
இப்போது சில வேரியபிள் களை சேர்ப்பதன் மூலம் இந்த கிளாஸ் ஐ பயனுள்ளதாக்குவோம் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் மையின்ஸ்டன்ஸ் ஐ டிஃபைன் செய்துள்ளேன் அதற்கு மதிப்பை அசைன் செய்துள்ளேன்
கிளாஸ் வேரியபிள் மைக்ளாஸ்வர் ஐயும் டிஃபைன் செய்துள்ளேன் அதற்கு ஒரு மதிப்பை அசைன் செய்துள்ளேன்
இப்போது இந்த கிளாஸ் ஐ பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு சில கோடு ஐ சேர்ப்போம்
டைப் செய்க பட்ஸ் ஆர்டர் டாட் இன்ஸ்டான்ஸ் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ்
இந்த வரிக்கு முன் சேர்க்கவும் பட்ஸ் சில குறிகள்
ஒரு புதிய வரிக்காக ஸ்லாஷ் ந்
அதை பிரதி எடுத்து நாம் சேர்த்த வரிக்கு பின் ஒட்டவும்
பின் இதை சேமிக்கவும்
இப்போது இந்த கோடு ஐ இயக்குவோம் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் டெஃபினிஷன் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
நீங்கள் டிஃபைன் செய்த இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் ஐ காணலாம்
டைப் செய்வோம் பட்ஸ் ஆர்டர் டாட் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ்
நட்சத்திரங்கள் உள்ள பட்ஸ் வரியை பிரதி எடுத்து இந்த வரிக்கு கீழே ஒட்டவும் பின் இதை சேமிக்கவும்
இப்போது டெர்மினலுக்கு வந்து முன்புபோல இந்த பைல் ஐ இயக்குவோம்
நீங்கள் டிஃபைன் செய்த கிளாஸ் வேரியபிள் உம் காட்டப்படுவதைக் காண்க
இப்போது உங்கள் சொந்த கிளாஸ் ஐ எழுத முடியும் அடுத்து ஆப்ஜெக்ட் என்றால் என்ன என காண்போம்
ஆப்ஜெக்ட் என்பது கிளாஸ் ன் ஒரு இன்ஸ்டான்ஸ் ஆகும் அதாவது கிளாஸ் லிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது அந்த கிளாஸ் ல் டிஃபைன் செய்யப்பட்ட methodகள் மற்றும் பண்புகளை கொண்டிருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ எவ்வாறு டிக்ளேர் செய்வது நியூ கீவர்ட் ஐ மூலம் கிளாஸ் ன் ஆப்ஜெக்ட் ஐ டிக்ளேர் செய்கிறோம் இங்கே புரொடக்ட் கிளாஸ் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ டிக்ளேர் செய்கிறோம் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது
புரொடக்ட் productநியூ இந்த செயல்முறை ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் எனப்படுகிறது
இந்த ஆப்ஜெக்ட்
type புரொடக்ட் ஐ கொண்டது இப்போது இனிஷியலைஸ் மெத்தோட் பற்றி காண்போம்
ஆப்ஜெக்ட் உருவாக்கத்தின் போது இனிஷியலைஸ் மெத்தோட் அழைக்கப்படுகிறது
ஒரு ஆப்ஜெக்ட் மீது நியூ ஐ அழைக்கும்போது இனிஷியலைஸ் மெத்தோட் ஐ அணுகுகிறோம் ரூபி methodகளை போலவே பாராமீட்டர் களின் பட்டியலை இனிஷியலைஸ் மெத்தோட் ஏற்கலாம் இதற்கு முன் டெஃப் கீவர்ட் வரவேண்டும் ஒரு உதாரணத்தை காண்போம்
ரூபி டுடோரியல்களில் காட்டியவாறு கெடிட் ல் ஒரு புதிய பைல் ஐ உருவாக்குக
அதற்கு ஆப்ஜெக்ட் அன்டெஸ்கோர் இனிஷியலைஸ் டாட் ஆர்பி என பெயரிடுக ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் கோடு க்கு ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன்
டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இங்கே ஆர்டர் என்ற ஒரு கிளாஸ் ஐ டிஃபைன் செய்துள்ளேன் பின் ஆர்குமென்ட் இல்லாமல் இனிஷியலைஸ் மெத்தோட் ஐ டிஃபைன் செய்துள்ளேன் இ ஹேவ் கிரியேட்டட் ஆன் ஆப்ஜெக்ட் என்ற செய்தியை காட்ட ஒரு பட்ஸ் மெத்தோட் ஐ டிஃபைன் செய்துள்ளேன்
அடுத்து ஆர்டர் டாட் நியூ ஐ டிஃபைன் செய்துள்ளேன்
இது இனிஷியலைஸ் மெத்தோட் ஐ அணுகும் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் இனிஷியலைஸ் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
இ ஹேவ் கிரியேட்டட் ஆன் ஆப்ஜெக்ட் என்ற செய்தியை காண்பீர்கள்
இப்போது கெடிட் க்கு திரும்ப வந்து மெத்தோட் க்கு ஒரு ஆர்குமென்ட் ஐ சேர்ப்போம் பட்ஸ் ஐ மாற்றுவோம்
இது அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட் ன் மதிப்பை காட்டவேண்டும்
அடுத்து டைப் செய்க ஆர்டர் டாட் newஇ ஹேவ் கிரியேட்டட் ஆன் ஆப்ஜெக்ட்
இங்கே நியூ மெத்தோட் க்கு ஒரு ஆர்குமென்ட் ஐ கொடுத்துள்ளோம்
இந்த ஆர்குமென்ட் ஆனது இனிஷியலைஸ் மெத்தோட் க்கு அனுப்பப்படுகிறது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் இனிஷியலைஸ் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
இ ஹேவ் கிரியேட்டட் ஆன் ஆப்ஜெக்ட் என்ற செய்தி அச்சடிக்கப்பட்டிருப்பதை காணலாம்
இப்போது ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் பற்றி புரிந்திருக்கும்
கிளாஸ் செயல்படுத்தும் functionகளே ரூபி ல் methodகள் ஆகும் என்பதை நினைவுகொள்க
ஒரு கிளாஸ் ல் ஒவ்வொரு மெத்தோட் உம் டெஃப் மற்றும் எண்ட் பகுதியினுள் டிஃபைன் செய்யப்படுகிறது
பல வார்த்தை கொண்ட மெத்தோட் பெயர் அண்டர்ஸ்கோர் ஆல் பிரிக்கப்படுகிறது மெத்தோட் பெயருடன் சேர்க்கப்பட கூடிய சில குறிகள்
கேள்வி குறி சமக்குறி ஒவ்வொரு குறியும் மெத்தோட் க்கு சில பொருளை தருகிறது சில உதாரணங்களை காண்போம்
கெடிட் ல் ஒரு புதிய பைல் ஐ உருவாக்குக
அதற்கு கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மெத்தோட்ஸ் டாட் ஆர்பி என பெயரிடுக
கிளாஸ் மெத்தோட்ஸ் கோடு க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன்
இந்த டுடோரியலை இடைநிறுத்தி இந்த கோடு ஐ டைப் செய்யலாம்
கிளாஸ் அனிமல் ஐ டிஃபைன் செய்துள்ளேன் பின் பிரீத்தே மற்றும் வால்க் methodகள் உள்ளன அவை டெஃப் எண்ட் keywordகளுடன் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளன
பின் ஆப்ஜெக்ட் அனிமல் ஐ இனிஷியலைஸ் செய்துள்ளேன் அதை லவர்கேஸ் ஆ அனிமல் வேரியபிள் க்கு அசைன் செய்துள்ளேன் பின் methodகள் பிரீத்தே மற்றும் வால்க் ஐ அடுத்தடுத்து அணுகியுள்ளேன்
இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மெத்தோட்ஸ் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
பின்வரும் வெளியீட்டை காணலாம் இ பிரீத்தே இ வால்க் ஏனெனில் methodகள் பிரீத்தே மற்றும் வால்க் ஐ அணுகியுள்ளோம் இந்த methodகளினுள் டிஃபைன் செய்யப்பட்டுள்ள பட்ஸ் ஸ்டேட்மெண்ட் வெளியீட்டை கொடுக்கிறது
அடுத்து கேள்வி குறியுடன் methodகளை உருவாக்க கற்போம் ஏற்கனவே காட்டியவாறு ஒரு புதிய கெடிட் பைல் ஐ உருவாக்கவும்
அதற்கு கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மெத்தோட்ஸ் அண்டர்ஸ்கோர் வித் அண்டர்ஸ்கோர் ட்ரெய்லிங் அண்டர்ஸ்கோர் கேரக்டர்ஸ் டாட் ஆர்பி என பெயரிடுக கேள்வி குறி கோடு உடன் கிளாஸ் மெத்தோட் களுக்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன்
இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இங்கே முன் உதாரணத்தில் சொன்ன அதே கிளாஸ் ஐ எடுக்கிறேன்
இங்கே பிரீத்தே மெத்தோட் ஒரு கேள்வி குறியை கொண்டுள்ளது இவை பொதுவாக பூலியன் மதிப்புகளை பெற பயன்படுகின்றன இது ரூபி ன் மெத்தோட் நேமிங் கன்வென்ஷன் பெயர்சூட்டும் வழக்கம் ஐ சார்ந்தது
அனிமல் டாட் பிரீத்தே கேள்வி குறி என டிக்ளேர் செய்து இந்த மெத்தோட் அணுகப்படுகிறது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மெத்தோட்ஸ் அண்டர்ஸ்கோர் வித் அண்டர்ஸ்கோர் ட்ரெய்லிங் அண்டர்ஸ்கோர் கேரக்டர்ஸ் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
ட்ரூ என்ற வெளியீட்டை காண்பீர்கள் அடுத்து வால்க் என்ற மற்றொரு மெத்தோட் ஐ டிஃபைன் செய்வோம் அதனருகில் ஒரு சமக்குறி மற்றும் ஐ டைப் செய்வோம்
அனிமல் டாட் வால்க் என அழைப்பதன் மூலம் இந்த மெத்தோட் ஐ அணுகுவோம் பின் இந்த மெத்தோட் ஐ இயக்குவோம் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மெத்தோட்ஸ் அண்டர்ஸ்கோர் வித் அண்டர்ஸ்கோர் ட்ரெய்லிங் அண்டர்ஸ்கோர் கேரக்டர்ஸ் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
இது அன்டிஃபைண்ட் மெத்தோட் பிழையை கொடுக்கும்
ஏனெனில சமக்குறி மற்றொரு பொருளையும் கொண்டுள்ளது
இது மெத்தோட் க்கு ஒரு மதிப்பை அசைன் செய்ய பயன்படுகிறது எனவே இம்முறை மெத்தோட் ஐ சற்று வித்தியாசமாக அணுகுவோம்
டைப் செய்க பட்ஸ் அனிமல் டாட் வால்க் எக்குவல் டோ ஹாப்ஸ் இப்போது மறுமுறை முயற்சிப்போம்
டெர்மினலுக்கு வந்து முன்புபோல கமாண்ட் ஐ இயக்கி வெளியீட்டை காண்போம்
ஹாப்ஸ் என்ற வார்த்தை அச்சடிக்கப்படுவதை காண்க
மெத்தோட் க்கு அடுத்த சமக்குறி அசைன்மென்ட் ஐ குறிப்பதாக இது காட்டுகிறது
இப்போது methodகளை உங்களால் எழுத முடியும் இதில் நாம் கற்றது கிளாஸ் களை டெக்லார் செய்வது கிளாஸ் ன் objectகளை உருவாக்குவது ரூபி ல் methodகளை டிஃபைன் செய்வதற்கான பல்வேறு வழிகள்
பயிற்சியாக ஒருclass புரொடக்ட் ஐ டிஃபைன் செய்க மைவர் ன் மதிப்புகளை பெற்று மைவர் க்கு மதிப்புகளை அமைக்க மெத்தோட் களை டிஃபைன் செய்க
சமக்குறியை பயன்படுத்தி மதிப்புகளை அமைக்க மெத்தோட் ஐ டிஃபைன் செய்க மேலுள்ள இரு methodகளை பயன்படுத்தி கிளாஸ் ன் ஆப்ஜெக்ட் ஐ இன்ஸ்டான்ஷியேட் செய்து மதிப்புகளை அமைத்து பெறவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்